ஒரு நெலத்துல பிளாட் போட்டு வச்சிருக்காங்க.

ரண்டு எடத்துல கூட்டமா நின்னு பேசிட்டு இருகாங்க.

இங்க நெறைய வண்டிகளை பார்க் பண்ணிருக்காங்க.

அங்கே சமையல் செய்யும் இடத்தை நம்ம பாக்கலாம்.

இரண்டு மாடி இருக்கிற கட்டிடத்தை அங்கு பாக்கலாம்.

ஒர்க் ஷாப்ல ரெண்டு மிஷின் வெச்சிருக்காங்க.

அங்கே ஒரு சாரீ கடையை பாக்கலாம்.

ஸ்ரீ ராஜ்ஸ்ரீ சாரீஸ்னு போர்டு மாட்டிருக்காங்க.

சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பொருட்களு அடிக்கி வச்சிருக்காங்க.

ஒயலெட் கலர் ஸ்கிரீன் ஜன்னலுக்கு மாட்டி வெச்சிருக்காங்க.

பேக்கிரிக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

தரைல ரெட் கலர் கிரீன் கலர் மேட் போட்டுருக்காங்க.

ரெட் கலரு எல்லோ கலரு இருக்குற கோபுரத்தை இங்கு பாக்கலா.

ஐ கலர் பேப்பர்களை கட்டி தொங்க விட்ருக்காங்க.

ஓரமா நெறைய ஓடுகள அடக்கி வச்சுருக்காங்க.

இங்கே ஒருத்தர் கொய்யாப்பழத்தை கையில் புடிச்சிருக்காரு.